லெப்ட் சைட் அண்ட் ரைட் சைட்ல ரெண்டு ரெண்டு ஃபோர்ட் பில்ட்டிங்ஸ் இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு எம்ப்லி எம்டி பிளேஸ்ஸிருக்கு .

செட்டப்ல பண்ணிருக்காங்க சுத்தி நெறைய மரோ இருக்கு.

அப்புறோ அதுல வந்து ஃபோன் நம்பர் குடுத்திருக்காங்க.

பாக்க ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்கு.

ஒரு மென்ஸ் க்ளாத்திங் ஷாப் மாரி இருக்கு.

முன்னா சென்டர்லயு ஷர்ட்ஸ் வெச்சுருக்காங்க சைட்லயு ஷர்ட்ஸ் இருக்கு வைட் லைட்ஸ் மேல இருக்கு.

பின்னாடி நாலஞ்சு ஒயிட் கலர் பைப்ஸ் மாதிரி இருக்கு.

இந்த பேனர்லியே ரெண்டு நம்பர் குடுத்துருக்காங்க கான்டேக்ட் நம்பர் .

ஓட்டல் ரூம் முன்னாடி ஒரு பிளாக் கலர் நிக்கிது.

ட்ரேடர் ஷாப்ல மூணு சேர்ஸ் இருக்கு ஒரு வொர்க்கிங் ஏரியா இருக்கு.

இந்த ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்ல இன்னொரு லாட்ஜ் மாரி இருக்கு.

மேல எலக்ட்ரானிக்ஸ்னு இன்னொரு ஷாப் இருக்கு.

எக்ஸாம் பேட் தெரியுது ஃபெவிகால் அப்புறோ ஒரு செலோடேப் இந்த மாரி நறையா திங்ஸ் இருக்கு.

இது பாக்க ஒரு ஃபங்ஷன் ஏரியா மாரி இருக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் ஃபூல் மாரி இருக்கு.

அதுக்கு மேல ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு.

அப்றோ நடுவுல ஒரு செங்கல்ல செஞ்ச வீடு மாரி இருக்கு.

அதுக்கு ஆப்போசிட்ல மரத்துல ஒரு உக்கார்ற எடோ மாரி செஞ்சு வச்சிருக்காங்க.

அதுல வந்து ஒரு எல்லோ கலர் ஒரு ப்ளூ கலர் இருக்கு.

அடுத்து கடைக்கு மேல முன்னாடி ரெண்டு பேரு கஸ்டமர் நின்னுட்டு ஒரு ஒரு ஆளு உள்ள போறாரு.

ஒருத்தவங்க ஸ்கூட்டில ஒக்காந்துட்ருக்காங்க பக்கத்துல ஒரு ரெண்டு பைக் இருக்கு.

ல எஸ்_பி_ஐ ஹாலிடே ஹோம்னு எழுதி ஒரு போர்டுல இருக்கு.

சைடுல ஒரு குட்டி ஜன்னல் இருக்--

இந்த ஆட்டோஸ்ல நெறையா பேசஞ்சர்ஸ் உள்ள இருக்க மாதிரி இருக்கு நெறையா ஆட்டோஸ் எம்டியா இருக்கு

இது பாக்க ஒரு காலி ஓபன் ஏரியா மாரி இருக்கு.

இதுக்கு ஆப்போசிட்ல கிரீன் கலர் சேர் தெரியிது ஃபுல்லா ஓபன் கிரவுண்டா இருக்கு.

பாக்க ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ப்ளாண்ட்டு மட்டு வளக்குற காடன் மாரி இருக்கு.

லைட்ஸ் இருக்கு லைட்ஸெல்லா கோல்டன் கலர்ல எரியிது.

வெளியவு ஒரு சின்ன லைட் இருக்கு.

இது சுத்தி ரெசார்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு.

அ முன்னாடி நாலஞ்சு வண்டி போயிட்டு வர மாதிரி இருக்கு.

நடுல ஒரு மெயின் ரோடு மாரி இருக்கு ரெண்டு பைக் மேலயு ரெண்டு ஹெல்மெட் இருக்கு.

இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கு.

கோ ஒரு வெட்ட வெளி மாரி இருக்கு ஃபுல்லா பச்ச பசேனு இருக்கு.

ட்ரெயின்க்கு முன்னாடி ஒரு செவுர் இருக்கு செவுர்ல நெறையா ஃப்ளவர்ஸ் இருக்கு.

நல்ல ஒரு மார்னிங் டைம் மாரி ஸ்கை இருக்--

அதுக்கு பின்னாடி இன்னொரு ஆட்டோ தெரியிது.

இன்னொரு பஸ்ல சிந்துஜா எழுதி இருக்க.

இதுல நெறைய அகர்பத்தீஸ் மேகி செர்ளாக் ஸ்நேக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி நெறையா திங்ஸ் இருக்கு.

சுத்தி மரோ இருக்கு நெறைய பில்டிங் இருக்கு.

பெட்ரோல் பங்க்ல ஒரே ஒருத்தவர் மட்டும் நிக்குற மாரி இருக்கு.

நறைய சாப்பிட்ற பொருள் இருக்கு பன் தெரியுது.